ஒரு அஞ்சு லட்சம் இல்லை ஆறு லட்சம் குத்தகைக்கு விட்டுறாங்க குத்தகைக்கு விட்டு

அந்த நிலத்தை, நம்ம வாங்கிகிட்டு hello hello sorry sorry இந்த இங்க ஒரு hello

உம் கேக்குது இல்ல, நீங்க போய் பாத்து அந்த இடம் எல்லாம் பாத்தா நம்மளுக்கே பண்ணணும்னு ஆசையா இருக்கும்ல

ஆச இருக்கும் விவசாயத்துல இருக்கற விளைச்சலை பத்தி தெரியும் அதுக்கான idea எல்லாம் நமக்கு தெரியும் ஆனா நம்ம கிட்ட இடம் இல்லாம இருக்கும் அதனால இவரு என்ன பண்றாரு அப்படின்னா இப்ப ஒரு ஒரு மூணு வருஷம், ஆறு வருஷம் எத்தன வருஷம் வேணாலும் நீங்க வந்து வருஷத்துக்கு ஒரு லட்சத்தை அதிகமா கொடுத்து நீ வந்து குத்தகைக்கு அந்த இடத்தை வந்து வாங்கிக்கலாம். வாங்கிக்கிட்டா அதுல அறுவடை செய்யலாம் வீடோ வேற எதுவும் கட்டக்கூடாது. அந்த இடத்துல விவசாயம் பண்ணணும் அவ்வளவுதான் விவசாயம் பண்ணி அஹ் நம்ம வந்து தொழிலை பெருக்கிக்கலாம்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

நல்ல idea இல்ல அவரோட வீட்டை சுத்தி எல்லாமே வந்து இயற்கையாவே இருக்கும் எல்லாமே அவரோட அவங்க வந்து அந்த சுவாசிக்கிற காத்தும் வந்து ரொம்ப இயற்கையா இருக்கும்

நம்ம வேணா வாங்கி share பண்ணி செய்யலாமா ஆஹ் எனக்கு வந்து okay ன்னு பட்டுச்சு அண்ணனோட ரொம்ப தெரிஞ்சவர்தான் இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு இப்போ நீங்க land வாங்கிட்டேன்னு சொல்லிட்டீங்க உங்களோட தம்பி ரொம்ப interest ஆ இருக்கான் அப்படின்னா அவன் வந்து அவனுக்கு வந்து full ஆ idea இருக்கு

ஓ அப்படியா ஒரு நிமிஷம் hello hello ஆஹ் hello சொல்லு கேக்குதா

okay இப்ப கேக்குதுல்ல

உம் இப்போ குத்தகைக்கு எடுத்து, பண்ணணும் பண்ணலான்ற idea ல இருக்கோம்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 அஞ்சு லட்சத்துக்கு வாங்கி, நம்ம எப்படிங்க முதல் போட்டு, அஞ்சு லட்சம் வாங்குறோம் இடத்தை குத்தகைக்குனாலுமே நமக்கு திருப்பி வந்துரணும்னு பிரட்டி கொடுக்கிறோம். அந்த இடத்துல நமக்கு என்ன லாபம் வந்து வரப்போகுது அப்படின்னு சொன்னேன் அதுக்கு வந்து வீட வந்து கட்டி வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு போயிரலாம் அப்படின்னுட்டு வந்து சொல்லி சொ~ சொன்னேன் அதுக்கு வந்து நான் என்ன சொன்னேன் அஞ்சு லட்சம் நம்ம குத்தகைக்குதான் எடுக்கிறோம் அவங்களோட நிலத்தை சரியா

அந்த இடத்தை வாங்கணும் அப்படின்னா இருபது, இருபத்தஞ்சு லட்சமாவது ஆகும் சரியா அதுக்கு வாங்காம குத்தகைக்கு வாங்கிறலாம். குத்தகைக்கு வாங்கி நம்ம வீடா கட்டிட்டு போறோம் இல்லை வேற ஏதாவது இப்போ இப்போ அஞ்சு லட்சத்தை நீ வந்து வாடகை வீட்டுல இருந்து ஒத்தி வீட்டுக்கு கொடுத்து போற அப்படின்னாக்கா வாடகை இல்லாம இருக்கலாம் ஆனா உனக்கு வந்து வியாபாரம்ன்னு எதுவுமே வராதுல்ல பணம் எதுவுமே வராதுல்ல ஆமா. இல்ல ஒத்தின்னா திரும்பி தந்திருவாங்கல்ல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 நம்மளால பாத்துக்க முடியல அப்படின்னாக்கா, அது அப்படியே வேற ஒருத்தவங்களுக்கு கை மாத்தி விட்டுருவாங்க. அதே விவசாய நிலமாவே

நீங்க அறுவடை பண்ணீங்க. எல்லாத்தையுமே வந்து, நீங்க எடுத்துட்டு போயிடலாம்

புரியுதா கடைசியா ஏதோ ஒண்ணு வெங்காயம் போடுற அப்படின்னா வெங்காயம் அறுவடை பண்ணிட்டு இருக்க அப்படின்னா அந்த வெங்காயம் எல்லாத்தையுமே நீ அறுவடை பண்ணதை எடுத்துட்டு, அவங்க நிலத்தை அவங்க கிட்ட நீங்க கொடுத்திடலாம் அது உங்க மனச பொறுத்துன விஷயம் okay okay அது மாதிரி வந்து புடிங்கிட்டு இருந்தாங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனா அப்பயுமே நான் கேட்டேன் என்னண்ணா அறுவடை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் என்னமோ நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணனை திட்டிட்டு இருந்தா மறுபடியும் வண்டிய எடு ஊரு full ஆ சுத்தி காட்டுனாரு எல்லா இடத்துலயும் சின்ன சின்ன இடம் இந்த decoration க்குலாம் ஒரு பூ வைப்பாங்க தெரியுமா violet color லயா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

ஆஹ் color color ஆ கொஞ்சம் பெருசா இருக்கும் நல்ல செவ்வந்தி மாதிரி இருக்கும் பூ

அந்த பூவெல்லாம் அவ்வளவளோ பெரிய பூவெல்லாமே அங்க விளைச்சல் பண்றாங்க

ஆனா, அது பா~ அது பார்த்தா அங்கதான் விவசாயம் பண்றாங்க. அந்த மாதிரி எல்லாம்

ஆமா அது business தானே விவசாயங்கிறது நம்மளோட மூலதனம் உழைப்பு

ஏன்னா, நமக்கு பாக்கறப்ப அழகா இருக்குல்ல ஆனா அது ஒரு விவசாயிதான் agriculture பண்ணி நமக்கு இந்த வேளாண்மை செஞ்சு கொண்டு வந்து குடுக்குறாங்க. அதை வந்து நமக்கு city யில பாக்குறப்ப அழகா இருக்கு. அதை கிராமத்துல போனாதான் அந்த விளையிற அழகையே பாக்கலாம் அவ்ளோ அழகா இருக்கு ஆமா. நீங்க சொல்றதை பாத்தா நம்மளுக்கு வந்து செய்யணும்னுதான் தோணுது எதுவா இருந்தாலும்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

அந்த புளி வந்து ஒரு பக்கம் விதைச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நெல்லு அறுவடை பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் உளுந்து, பயிர் வகைகள் எல்லாம் போட்டிருந்தாங்க புளியெல்லாம் சாதாரணமா மரமாவே இருக்கும் வீடு வச்சிருப்பாங்க ஆமா அந்த மாதிரி இருக்கு அப்புறம் வந்து அண்ணனும் இப்ப என்ன பண்ண போறாரு அப்படின்னா அண்ணன் வந்து இப்ப வந்து வெங்காயம், தக்காளி அப்புறம் வந்து அஹ் உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டிருக்காரு நெலத்துல இன்னும் ஒரு ரெண்டு, மூணு மாசத்துல அறுவடை பண்ணிடுவாரு அந்த மாதிரி நிலைமையில இருக்கு அவரு அவரு வந்து இப்ப என்ன யோசிச்சு இருக்காரு அப்படின்னா அவரு வந்து அடுத்து வந்து மாடு வாங்கலாம்னு இருக்காரு

இப்ப வரைக்கும் வாங்கலையா இனிமேட்டு தான் வாங்க போறாங்களா ஆமா, அவரு வந்து வாங்கல அவரு இப்பதான் ஒரு ரெண்டு மூணு வருசமா பண்ணிட்டு இருக்காரு அதுல கொஞ்சம் லாபம் பாத்துட்டாரு அதனால வந்து, அவர் கிட்டயும் கொஞ்சம் இடம் இருக்கு. அதனால, அவரே என்ன இப்ப plan பண்ணிருக்காரு அப்படின்னா, மாடு வாங்கலாம் அப்படினு வந்து plan பண்ணிருக்காரு. ஒரு பக்கம் வந்து மாட்டு பண்ணை போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இரண்டு மாடு வாங்கி வச்சு முதல்ல பால் வந்து, இது பண்ணி society அங்க இருக்கு அவங்க society ல கொண்டு போய் பால் கொடுத்து உம் காசு வாங்கிக்கறது தெரியும் தெரியும் அது ஆமா, அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இல்லை, இப்ப நீங்க சொல்ற மாதிரிதான், நான் ஒரு ஊருக்கு போனேன். இப்போ எங்க அத்தை ஊருக்கு அதுலதான் இப்ப உங்களுக்கு யாரு idea சொன்னாங்களோ அந்த மாதிரி எங்க அண்ணனுக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க அங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வீடு இருக்கும். அதை சுத்தி அவங்களாவே தானாவே அவங்களுக்கு காய்கறிங்கறது வெளியில இருந்து வாங்க மாட்டாங்க எதுவுமே முக்காவாசிக்கு அவங்களாவே சுத்தி வீட்டை சுத்தி hello ஆஹ் கேட்டுட்டு தான் இருக்கேன் சொல்லுடி அவங்களாவே அந்த வீட்டை சுத்தி கத்திரிக்காய் செடி அஹ் அந்த சுரைக்காய் அந்த கொடி இந்த இது சொல்லுவாங்கல்ல அந்த இது தக்காளி இது எல்லாமே அவங்க வீட்டை சுத்தியே வச்சிருந்தாங்க அவங்க அந்த மண்ணுக்கு வந்து நல்லாவே வளருது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கறிக்கடை வியாபாரம் கறிக்கடை வியாபாரம் அதனால எந்த ஒரு உரம் இது எதுவுமே எதுனாலயும் வளராது அவங்க அந்த தண்ணியவே இது பண்ணி உரமா use பண்ணி அது நல்லா இருந்துச்சு அவங்க காமிக்கிறது okay okay பரவாயில்லை அப்புறம் அந்த எங்க அண்ணனுக்கு அந்த வயல் பத்தி அந்த இது details தெரியணுமேன்னு எங்க மாமா அப்புறம் இந்த வயல் வச்சிருக்கவங்கட்ட கூட்டிட்டு போயி இந்த இந்த இது பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் எங்க அண்ணனும் மாடு வாங்கலை இன்னும் இப்படி அவர்ட்ட idea கேக்கும் போது எங்க அண்ணனுக்கும் அது வாங்கணும்னு தோணிருக்கு

ஆமா ஆமா இப்ப அண்ணனும் அதே plan ல தான் இருக்காரு ஆனா அவரு வந்து யாரையும் ஆள வச்சு பாக்குற அளவுக்குலாம் இல்ல முதல்ல வந்து எடுத்த உடனே ஆளை வச்சு பாத்து அவங்களுக்கெல்லாம் காசு குடுத்துட்டு அவருக்கு வந்து full ஆவே விவசாயம்தானே வேற வேலையே கிடையாது அதனால காலையில வயலுக்கு போனாரா தண்ணி எல்லாம் பாய்ச்சிட்டு இது பண்ணிட்டு அவர் வந்து இப்ப மாடு வாங்குறாரு அப்படின்னா வெள்ளனையயே மாடு சேர்ந்து பால் கறந்துட்டு ஆஹ் தண்ணி பாய்ச்ச போற நேரத்துல கொண்டு போய் society ல பால் குடுத்துட்டு போயிருவாரு போயிட்டு இப்ப என்னன்னா விவசாயத்துல வந்து லாபம் பாத்துட்டாரு அந்த லாபத்தோட காசை மறுபடியும் வேற ஏதோ வீட்டுல போடாம மறுபடியும் அது விவசாயமாவே பெருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கு அவர் மூலதனமா மாடை யோசிச்சு பசுமாடு வாங்கிட்டாரு உம் okay வா வேளாண்மை வந்து அவ்ளோ ஒரு அழகான hello

அதான், வேளாண்மையைப் பத்தி படிச்சோம்ன்னு வையேன் agriculture பத்தி அது full ஆவே வந்து

அதுல வந்து நம்ம விளைவிச்சாலுமே மண்ணைப் பொறுத்து இல்லை நம்மளுக்கு இப்ப ஏன் நம்மளுக்கு வந்து இப்ப விவசாயம் அப்படின்ற இது தோணுதுன்னா இப்ப வர்ற படம் எல்லாம் முதற்கொண்டு இந்த விவசாயத்தை விவசாயத்தைப் பத்திதான் பேசுறாங்களே இப்போ recent ஆ இந்த படம் வந்துச்சே

ஆஹ் நீ அத சொல்றியா இது இந்த கடைக்குட்டி சிங்கம் உம் அதுலயும் அவன் முக்காவாசி விவசாயம் பத்தி தானே பேசுவான் ஆமா அவன் விவசாயத்தை பத்தி பேசுவான் விவசாயம் பத்தி பேசுவான் பூமின்னு ஒரு படம் வந்துச்சுல்ல ஜெயம் ரவியோடாது

அந்த படம் பாத்தியா அது full ஆவே அவன் வந்து உம் அது அது விவசாயம் பத்தி தான் ஆக மொத்தம் இப்ப வர்றது எல்லாமே நம்மளுக்கு புரிய வைக்கணுன்றதுதான் விவசாயம் பத்திதான் வரும் போல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 அவங்க வந்து இவ்வளவு வந்து ஒரு அஞ்சாயிரம் சதுர அடியை வந்து அஞ்சு லட்சத்துக்கு விற்பனைக்குத் தர்றேன்னு சொல்லியிருக்காங்க சரியா

எல்லாமே பண்ணு எங்கங்க விதை வாங்கணும் என்ன பண்ணணும் என்ன மண்ணு எப்படி check பண்ணணும் எல்லாமே நான் சொல்றேன் எனக்கு எல்லாமே idea தெரியும் அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்லிட்டாங்க சரியா அஹ் உன்னோட தம்பியும் வந்து இதுலதான் இருக்கான் என் தங்கச்சி விவசாயம், அந்த agriculture க்கு படிச்சிட்டிருக்கா படிச்சிட்டிருக்கா தம்பி படிச்சு முடிச்சுட்டானு சொன்னேல்ல

அவங்க, அவங்க எல்லாமே வச்சி நம்ம வந்து ஆரம்பிக்கலாம் சரியா நம்ம வாங்கறப்பயே பண்றப்பவே ஒரு மாடு ஒண்ணு வாங்கிடலாம்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

வேலை எதுவும் வேணும்னா நாம வந்து இப்போ city ல வேலை பாத்துட்டு இருக்கறதுனால வாரத்துக்கு ஒரு தடவை மட்டும் போய் பார்த்துக்கலாம் அவரை வச்சு அவர்ட்ட காசு கொடுத்து இதெல்லாம் வாங்க சொல்லி இதெல்லாம் உரம்போட சொல்லி விவசாயம் பார்க்க சொல்லலாம் அவருக்கு மாசம் இவ்வளவு காசு அப்படின்னு நம்ம கொடுத்திடலாம் சரி okay நல்ல idea வா தான் இருக்கு வீட்டுல எல்லார்கிட்டயும் கேட்டுட்டு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

அது இப்போ நமக்கு எதுவுமே வந்து இதுல நஷ்டம் ஆக போறது இல்லல்ல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

அவங்கள்ட்ட இப்படி எடுத்து செய்யலாமான்னு கேளுங்க நானு எங்க அப்பா அம்மா அண்ணன் எல்லாத்துட்டையும் கேட்டுட்டு

என் side ல இருந்து என்ன help வேணுமோ எல்லாத்தையுமே செய்யறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டாங்க so வந்து இப்ப நமக்கு எல்லாத்துக்குமே ஆள் ready ஆ இருக்கு நீ சரி அப்படின்னு இப்ப நான் வந்து என்னால அஞ்சு லட்சத்தை மொத்தமா போட முடியாது ஆஹ் என்னால வந்து ஒரு இரண்டரை லட்சம்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 மாடு, நீ வாங்குறப்பயே வந்து இன்னொரு மாடையும் வாங்கிடு அப்படினு வந்து சொல்லியிருக்காரு. நான் பாத்துட்டு சொல்றேன்

அதை வாங்கிடுறேன் அது வேணா நான் என் தோட்டத்துல வந்து கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவருக்கு full ஆ பால் கறந்துஅவர் குடுக்கறாரு அப்படின்னா இப்ப liter அவர் வந்து எப்படி சொல்றது அஹ் எழுவது ரூபாய்க்கு அஹ் முப்பது ரூபாய்க்கு கொடுக்குறாரு அப்படின்னா நமக்கு வந்து இருபது இருபது ரூபாய்க்கு வந்து நம்ம amount நம்ம எடுத்துக்கலாம் மிச்சத்தை அவர் கறக்குறாரு இல்லையா அவர்தானே பார்த்துக்கிறார் அதனால அவர் எடுத்துப்பாரு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

வீட்டுக்கு வந்து பண்ற பேசுற idea லதான் இருக்கேன் ஏன்னா கண்டிப்பா நான் வீட்டுக்கு வந்து பேசியே ஆகணும்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

அதனால வீட்டுல வந்து நம்ம பேசினாதான் வந்து சரியா இருக்கும் ஆமா, நீங்க free time ல வந்து பேசுங்க அப்பாட்ட நானும் அப்பாட்ட சொல்லி வைக்கிறேன்

கண்டிப்பா நீ சொல்லி வை நானும் வரேன் எல்லாத்தையும் amount details எல்லாத்தையும் நீயும் பாத்துட்டு வை நம்ம எல்லா agriculture சம்பந்தமா போயிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது ஒரு வழியா set ஆயிடுச்சுன்னு வையேன் அந்த பக்கமே ஒரு வீடு பார்த்துட்டு full ஆவே அதுல இறங்கி நம்ம பார்த்துட்டு போயிடலாம் ஆமாம் correct ஆ அழகா இருக்கு idea எல்லாம் சரி சரி நம்ம கண்டிப்பா இதை நேர்ல ஒரு நாள் பார்த்து முடிவு பண்ணுவோம் என்னன்னு சொல்லிட்டு உம் சரி நீங்க free time ல வீட்டுக்கு வந்துட்டு போங்க கண்டிப்பா நான் வர்றேன் நீ வந்து வீட்டுல அப்பா அண்ணன் எல்லாருமே இருக்கிறப்ப சொல்லு நான் வர்றேன் நான் வந்து எங்க அண்ணனை கூட்டிட்டு வர்றேன் சரியா

அவர் வந்து அவர் detail ஆ சொன்னாதான் நல்லாருக்கும்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

ஆஹ் bye ஆ. ஆமாம் mam. சொல்லுங்க உங்களுக்கு என்ன உதவி வேணும்?

அது ஒரு online website mam. அதுல நீங்க நீங்க reservation பண்ணீங்கனா பணம் வந்து refund பண்ண முடியாது. அதனால தான் அதுல பண்ணீங்களான்னு கேக்குறேன்.

IRCTC, , ஆ சொல்லுங்க mam. அதுல தான் பண்ணனும் okay okay அது என்னனா உங்களுக்கு வந்து இப்போ வந்து இன்னைக்கு night ல நீங்க travel பண்ணனும் அனா இப்போ நீங்க cancel பண்ண நினைக்கிறீங்க அப்படிதானே. இப்போ என்ன நா Today இன்னைக்கு நீங்க Cancel பண்ணனும்னா உங்களுக்கு வாய்ப்பே இல்லை Cancel பண்றது ரொம்ப கஷ்டம்

ஆமாம் mam என்னன்னா. cancellation வந்து காமிக்காது. ஆமாம் என்னன்னா. இப்போ வந்து என்னன்னா நீங்க வந்து கிளம்ப முன்னாடி எப்பிடின்னா ஒரு நாற்பத்தி எட்டு மணிநேரத்துக்கு முன்னாடி அவங்க என்னன்னா ஒரு சார்ட் பண்ணுவாங்க மாம். இதுல யாருயாரு எங்கேங்க இருக்கணும் அமர்வுகள் எல்லாமே அவங்க வந்து சரியா புக் பண்ணி போற்றுவாங்க. அப்போ நீங்க அதுக்கு அப்பறோம் வந்து ரத்து பண்ணா ரொம்ப கஷ்டம் ஏன்னா உங்களுக்காக இருக்கைகள் ஒதுக்கீருவாங்க. அதுக்கு அப்பறோம் உங்களுக்கு வந்து இருக்கைய ரத்து பண்ணனும்னா உங்களுக்கு தான் கஷ்டம் மாம். நீங்க வந்து. ஆ.

எனக்கு புரியுது மாம் உங்க பிரச்சனை. இப்போ என்னன்னா இப்போ வந்து நீங்க வந்து ரயில் வந்து இப்போ சார்ட் பண்றதுக்கு முன்னாடி ரத்து பண்ணி இருந்தீங்கனா உங்களுக்கு சுலபமா ரத்து பாணி இருக்கலாம். இப்போ எல்லாமே ஏற்பாடு பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சதுக்கு அப்பறோம் என்னன்னா உங்களால ரத்து பண்றது இப்போ ரொம்ப கஷ்டம். Cancel பண்றது ரொம்ப கஷ்டம் எனா நாற்பத்தி எட்டு மணிநேரத்துக்கு முன்னாடி உங்களா Cancel பண்ண முடியும் இன்னைக்கு நீங்க Cancel பண்ணீங்க நா உங்களக்கு Amount கூட Refund ஆகாது இப்போ வந்து நீங்க இதுக்குன்னு நெறைய Service Tax, Insurance போற்றுப்பிங்க. So என்னனா நீங்க அப்டி Cancel பண்றதா இருந்தால் உங்களுக்கு Ticket Amount மட்டும் Refund மீதி ஒரு Amount உங்களுக்கு கிடைக்காது திரும்ப என்னனா இப்போ வந்து நீங்க TIcket போடும் பொது வந்து Service Tax போட்ருப்பாங்க Insurance அதுலயே Add ஆகிருக்கும்

உங்களோட TIcket ஆயிர ரூபாய்னு வைங்க இப்போ வந்து உங்களோடது ஆறு ஆயிரத்துக்கு சொல்றிங்க அப்படிதானே? இப்போ வந்து நீங்க First Class ல Book பண்ணிருதீங்க நா நாற்பத்து எட்டு மணிநேரத்துக்கு முன்னாடி Cancel பண்ணீர்தாள் சொல்றேன் இவ்ளோ கிடைக்கும் இப்போ வந்து நாற்பத்து எட்டு மணிநேரத்துக்கு முன்னாடி Cancel பண்ணீர்தாள் உங்களோட Amount ல இருந்து ஒரு எரநூத்தி நாற்பது ரூபாய் மட்டும் தான் எடுக்க முடியும். எரநூத்தி நாற்பது ரூபாய் மட்டும் எடுத்துட்டு Balance உங்களுக்கு Refund பண்ணிருவாங்க அனா நீங்க வந்து இப்போ இன்னைக்கு Cancel பண்ணனும்னு சொல்றிங்க இதை நாற்பத்து எட்டு மணிநேரத்துக்கு முன்னாடி நீங்க Cancel பண்ணிருத்தீங்கன்னா எரநூத்தி நாற்பது ரூபாய் மட்டும் தான் எடுப்பாங்க Per Passenger தான் எடுப்பாங்க. இப்போ நீங்க எதுன்னு பெரு போக இருந்திங்க?

Ok மாம் புரியுது

Ok மாம் உங்க Issue புரியுது But என்னனா நீங்க நாற்பத்து எட்டு மணிநேரத்துக்கு முன்னாடி பன்னிருதிங்க நா Per Person எரநூத்தி நாற்பது ரூபாய் மட்டும் Reduction பண்ணிருப்பாங்க. ஒரு person எரநூத்தி நாற்பது ரூபாய் மட்டும் Amount எடுத்துருப்பாங்க Balance Amount எல்லாம் உங்களுக்கு Credit ஆகிடும் அனா இப்போ வந்து என்ன சிக்கல் நா நாற்பத்து எட்டு மணிநேரத்துக்கு இன்னைக்கு நீங்க Cancel பண்றீங்க அது நாலா தான் Atleast நீங்க வந்து ஒரு பண்ணெண்டு மணிநேரத்துக்ககுள்ள பண்ணிருந்தால் கூட இருபத்தி அஞ்சு சதவீதம் Refund ஆகிடும். உங்களுக்கு எதுன்னு மணி Train Evening ah? Ok OK Ok மாம் என்னனா இப்போ வந்து இன்னும் பண்ணெண்டு மணிநேரத்துக்கு கூட இல்ல ரொம்ப கம்மியா இருக்கு உங்களுக்கு பண்றதுக்கு So எப்படியும் maximum ஐம்பது சதவீதம் Amount எடுத்துறவங்க. ஏதாது பாத்து பண்ணுங்க மாம் தைவசெஞ்சி எனக்கு வந்து. பண்ணவே முடியாது என நீங்க இங்க வந்து பண்ணிருந்தால் கூட Ok நீங்க வந்து Agent மூலமா பனிருக்கிங்க என்னனா இது தான் எங்களோட இது

okay புரியுது புரியுது mam. உங்க issue புரியுது. but எண்களாலேயும் ஒன்னும் பண்ண முடியாது mam. நீங்க வந்து Tatkalல பண்ணி இருந்த கூட ஏதாச்சும் பண்ணிருக்கலாம். but, நாங்க agent மூலமா பண்ணிருக்கீங்க. so வந்து கொஞ்ச கஷ்டம்தான் இது இந்த app வந்து எங்க குள்ள இது வராது mam. இது நெறையா பெரு தனி தனி நெறைய பெரு வச்சுருக்காங்க. so, வந்து எல்லாமே எங்க கூட include ஆகாது. என்னன்னா mam அதான் mam சொல்றேன் இல்ல mam உங்களுக்கு நீங்க வந்து forty eight hoursக்கு முன்னாடி பண்ணி இத்தீங்கனா, atleast two forty amount ஓட போயிருக்கும். ஆனான் வந்து நீங்க இப்போ இப்போ வந்து சொல்றீங்க last timeல. So. என்னான்னா உங்களுக்கு வந்து fifty percentage amount வந்து அவங்க எடுத்துட்டு மீதி remaining amount than refund ஆவாங்க.

நீங்க வந்து reserve பண்ணிருக்கீங்க forty eight hours முன்னாடி, அது பிரச்சனை இல்ல நீங்க cancelம் பண்ணிருக்கணும் forty eight hours முன்னாடி. இப்போ வந்து cancel பண்றது சொல்றீங்க. So, எப்பிடி atleast twelve hours முன்னாடி சொல்லிருந்தீங்கனா கூட twenty five percentage இன்னும் amount உங்களுக்கு இது பண்ணிருக்கலாம்.